இதுலந்த ரோடு கிராஸ் பண்றதுக்குள்ள அந்த பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க.

இது ஏதோ பேக்கரில உள்ள இது. அந்த எல்லா ஸ்வீட்ஸ்ஸு நமக்கு அதது கெட்டுப்போனது இருக்றது கரெக்ட்டா எல்லாத்தையு உள்ள வெச்சிருக்கு.

இங்க ஒரு மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் சேர்ந்து இரண்டு என்னதையோ கையில வச்சுட்டு பேசிட்டுயிருக்கை.

அது கலர் வந்து ஒரு கிரீன்னும் இல்லாம நீலமும் இரு.

அ சுத்தி நெறியா கூட்டோமாட்டோ இருக்காங்க. எல்லாருமே தலைக்கு மேல அந்த சாரீயாள முடிருக்காங்க.

இது வந்து ரூபாய் தொண்ணுத்தொன்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு மீன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க.

ஒருத்தன் ஹெல்மெட் போட்ருக்கா இன்னொருத்த போடல.

அதுல ஒரு கட்டவுட் நீல கலர் நீலமும் வேற கலர் கலரா அவரு கட்டவுட்டு இப்ப அடிச்சிட்டு இருக்காரு.

இப்ப கீழ ஒரு டிரைனேஜ் இருக்கு டிரைனேஜ்ல இ இருவது பிசி அப்படின்னு ஒண்டி எழுதிருக்கு.